சுன்னா மண்டி லாஹூர் இருவத்தி நாலு september ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு தந்தை ஹரிதாஸ் ஜி மற்றும் தாய் தயா ஜி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 sep~ ஒன்னு september ஆயிரத்தி எழுவத்தி நாலு மற்றும் ஒன்று september ஆயிரத்தி ஐநூத்தி என்பத்தி ஒன்று வயது நாபத்தி ஏழு வயது மற்றும் குர்காடி மொத்தம் ஏழு ஆண்டுகள்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 ஸ்ரீ குரு அமர்தாஸ் ஜியின் இளைய மகள் மூன்று சாஹிப் ஜாதுகள் கிரிபி சந்த் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு மஹா தேவ் ஆயிரத்தி ஐநூத்தி அறுவது மற்றும் அர்ஜன் தேவ் ஜி ஆயிரத்தி ஐநூத்தி அறுவத்தி மூன்று அமிர்தசரஸ் சாஹிப் அடித்தளம் அமைத்தார் அக்பரி கர்ஜியா பின் தூகின் நிலப்பரப்புகளிடமிருந்து ஐநூறு வீகா நிலத்தை ஏழுநூறு ருபாய்க்கு வாங்கினார் குரு சா~ சக்கின் அமிர்தசரஸ் சாஹிப் அடித்தளம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி நாலில் அமைக்கப்பட்டது மற்றும் நீர்த்தேக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஏழில் தொடங்கப்பட்டது ஸ்ரீ குரு ராம்தாஸ்ஜியின் முதல் பெயர்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 யாரிடமும் கை நீட்டவில்லை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

குருவின் போதனைகளின் படி தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வடிவமைக்க முயன்ற ஆப்ஜி யின் நாற்பது வயது வரை குரு இல்லத்திற்கு குரு விசுவாசத்துடன் சேவை செய்து நான்காவது குருவாக குரு நானக் சாஹிப் ஜியின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் ஒரு நாள் குரு அமிர்தாஸ்ஜி தனது மகள் பிபி வானியின் உறவைப் பற்றி வீட்டில் யோசித்து கொண்டிருந்த போது திடீரென்று களிமண் செங்கற்கள் முதலியவற்றை சுமக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜேதாஜியை பார்த்ததாக வரலாறு கூறுகிறது சாஹத் சுபா பானிக்கு தோகும்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

இந்த நாட்களில் கோயிந்த் வாலில் காவோலியின் கா~ கார் சேவை நடைபெற்றது அதில் அவர் தீவிரமாக பங்கேற்றார் நிலை மற்றும் பரிசோதனை அமர்தாஸ் ஜியின் மருமகனாக இருந்தாலும் ஜேத்தாஜி ஒரு நாள் முழுவதும் கூட தயங்காமல் குரு சாஹிப்பை வணங்கி குருவின் வடிவத்தை

இது மண் கூடை அல்லை அல்ல ராச்ஜோக்கின் கூடை என்றும் குரு அமர்தாஸ் கூறினார் மூத்த மகன் பிரித்தி சந்திர் அத்துமீறலை கண்டும் கூட

பக்கத்தின் சிறப்பு ஆபரணங்களான பணிவு பணிவு மற்றும் அன்பு ஆகியவையே நாங்கள் வாழ்க்கையின் சாம்ராஜ்ஜியம் நீங்கள் உள்ளே இருந்து அன்பின் உருவமாக இருந்தீர்கள் ஸ்ரீ குரு அமர்தாஸ் ஜி மீது மிகுந்த மரியாதை மற்றும் அவர் முழு பக்தி கொண்டவர் எப்போதும் அவரது வார்த்தைகளை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏற்றுக் கொண்டு அன்பில் திளைத்தார் அப்போது சொல்கிறார்கள் குரு திட்டினால் இனிமையாக இருக்கும் மன்னித்தால் குரு மகிமை படுவார் எம் நாலு ஏழுநூத்தி ஐநூத்தி எட்டு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 இறைவா நீங்கள் நாங்கள் தூங்குவோம் மோகி இரண்டாவது நஹிது யாருக்கு முன் செல்வோம் எம் நாளின் கீழ் ஆயிரத்தி முன்நூத்தி இருவத்தி ஒன்று

உறுதியை குரு ராம்தாஸ் மனவுறுதி கொண்டவர் அவர் அரியணை ஏறுவது~ ஏறுவதற்கு முன்பு ஜாதி ஆணவம் சடங்குகள் மற்றும் குர்மத் சித்தாந்தம் காரணமாக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 அனுப்பப்பட்டார் குரு அமிர்தாஸின் சீக்கிய மதத்தை பிரசங்கத்திற்கு எதிராக அவரது எதிர்ப்பாளர்கள் ராஜ்தர்பாரில் நீண்ட மற்றும் பரந்த புகார் அளித்தனர்

மற்றும் அக்பரின் இதயத்தில் உருவான சீக்கிய சத்குருக்கள் மற்றும் குர்னத் கொள்~ கொள்கைகள் மீது அன்பும் மரியாதையும் ஏற்பட்டது அவர் தனது பாணியில் மாயைகள் மாயைகள் நயவஞ்சகர்கள் நித்தனைகள் மற்றும் அங்க~ அகங்காரம் பிடித்தவர் அகங்கார வாதிகள் கண்டித்தார் நன்றாக பேசி~ பேசி இருக்கிறார்கள் சொந்த மகன் பிரி தியாவிடம் கூட சொல்லியிருக்கிறார்கள் குர் சீக்கியர்களுக்கான அறிவுரை குரு ராம் தாஸ் ஜியின் உறுதியான நம்பிக்கை வேலைக்காரன் தன் இதயத்தில் எஜமானியிடம் அன்பும் மரியாதையையும் இருந்தால்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 நாளின் கீழ் எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு இந்த உறுதியின் காரணமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட குரு ராம் தாஸ் ஆனார் ஆனால் அவர் தனது அகங்காரத்தை தனது வாழ்க்கையின் வழியில் விடாமல் மாறாக சேவை செய்வதற்கான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 கவலையற்ற மாயாவில் இருந்து விலகியவள் தனக்குள் செல்வத்தின் மீது பற்று இல்லை ஆனால் ஏழைகளை வணங்கி அவர்களுக்கு உதவி செய்வேன் செய்தான் சேத் ஜகத் ராம் சன்தை கொடுத்தார் அவர் அதை ஒரே நேரத்தில் ஏழைகளுக்கு வழங்கினார் என்று வரலாறு கூறுகிறது ஒரு மாய் தேநீருடன் முத்து மாலையைக் கொடுத்தார் ஆனால் அவர் வழியில் உட்கார்ந்திருந்த மலங்கிரம் கொடுத்தார் அக்பர் முத்திரைகளை வழங்கும்போது ஆப்ஜி உடனடியாக விநியோகம் செய்தார் வந்த மக்களிடையே தளவாழங்கள் பயன்படுத்தப்பட்டன குருஜி எந்த இளவரசன் சருடைய நட்பை பெறவோ அல்லது எந்த அரசனுடைய நட்பைப் பெறவும் முயன்றதில்லை அனுசரணை செலுத்தப்பட்டது Hi சஜின். எப்டி இருக்க? ஆஹா fine. நல்லா இருக்கேன். அப்பறம் வீட்டுக்கு கிளம்புறியா? என்னைக்கு வர? இல்ல இப்போதைக்கு கொஞ்சம் கிளம்புற idea ஆஹ் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன் இன்னையில இருந்து பொங்கல் leave க்கு bus எல்லாம், விடுறதா news பாத்தேன் நேத்து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

கொஞ்சம் work எல்லாம் complete பண்ணிட்டு போறமாதிரி இருக்கு. So நான் பொங்கலுக்கு முன்னாடி நாளுதான் கிளம்பவே செய்வேன். ஆஹ் Fourteen தான் கிளம்புவேன். ஏ ஆமா fourteen உன்னோட birthday ல ஓ சரி, சரி fourteen தான் கிளம்பியா

சரி, சரி bus ல எல்லாம் வரும்போது பாத்து பத்திரமா வா சரியா ஆஹ் சரி. ஆஹ் ஒன்னும் இல்ல. காலைல எந்துருச்ச உடனே regular ஆஹ் எப்பவும் news பாப்பேன். இங்க செய்திதாள் வரும் அத கொஞ்ச நேரம் உக்காந்து படிப்பேன். அதேமாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன் நீ கூப்டுட்ட இன்னைக்கும் news படிச்சியா? அப்டி என்ன படிச்ச இன்னைக்கு? இப்பதான் இந்தா நேத்து பொங்கலுக்கு பரிசு குடுக்க ஆரம்பிச்சது, அப்பறம் எல்லாமே எப்படி போய்கிட்டு இருக்கு அப்டிங்கிறத பத்தி தெளிவா detail ஆஹ் போட்ருக்காங்க. ஆமா, ஆமா நேத்தைக்கு வேற ரெண்டு படமெல்லாம் இறங்கிருக்கு எப்படியும் விமர்சனம் போட்ருப்பாங்கள பாத்தியா? ஆஹ் அது அதிக அளவுல போட்ருக்காங்க. அதுலயும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து பாத்தேன் அதுவந்து காலைல கலையிலையே செய்திதாள பாக்கையில கொஞ்சம் வியக்குற விஷயமா இருந்துச்சு. என்ன அப்டி, என்ன ஆச்சு? ஆஹ் அந்த மூணாம் பக்கத்துல main ஆ என்ன போட்ருக்காங்க முக்கியமா இந்த அஜித் ரசிகர்ளாம் படம் பாக்க போன ஒருத்தன் ஓடுற லாரில தண்ணி லாரியோ, tank லாரிமாதிரி ஏதோ இருக்கு. அதுல ஏறி நின்னு dance ஆடிருக்கான். அந்த லாரில இருந்து கீழ விழுந்து, முதுவு தண்டுவடம் உடஞ்சு,

அய்யோ. இதுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் careful ஆ இருக்ககூடாதா? ஒரு சந்தோசத்த அனுபவிக்கிறேன் அப்டினு சொல்லி அவங்க வாழ்க்கைய அவங்களே இப்டி இழந்துக்குறாங்க பாரேன்.

அவுங்கலாம் மனசு கஷ்டமா தான் இருக்கு.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 எவளோ தூரம் ஆஹ் ஒரு இந்தமாதிரி எல்லாம் பண்ணவேண்டாம். ரொம்ப கவனமா பண்ணுங்க, பண்ணும்போது அப்டி எல்லாம் சொன்னாலுமே யாருமே வந்து அதை எல்லாம் ஆஹ் ஒரு பொருட்படுத்துறதே இல்ல. நாங்க வந்து சந்தோசமா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம் அப்டிங்கிறமாதிரி சொல்லிட்டு இந்தமாதிரியே இருக்காங்க. அதான் உண்மை.

செய்தி எல்லாம் வருது பாத்தியா news paper ல. Bike ல bike க்கு car ரு அந்தமாதிரி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 தாள் எடுத்து படிச்சேன். அதுல வந்து headlines ல என்ன குடுத்துருக்கான்னா இன்னோம் அந்த உக்ரேன், ரஸ்ஸியா போர்லாம் போச்சுல, ஆமா அது இன்னோம் முடியலையா? முடியவே இல்ல. அது நமக்கு headline லையே என்ன குடுத்துருக்காங்க உக்ரேன் மீதான அடக்குமுறை இரண்டாம் உலக நாடுகள் உதவியோடு முறியடிக்கப்படும். நம்ம நாட்டுல எவளோ பெரிய ஒரு பொருளாதாரவீழ்ச்சி நடந்து, இன்னோ அந்த உக்ரேன் போர் வந்து முடிவுக்கே வரல. இந்தமாதிரி முக்கியமான விஷயத்த நம்ம தெரியாத விஷயம். உலகத்துல எங்கையோ ஒரு மூலையில நடக்குறத தெரிஞ்சுக்குறதுக்கு செய்தித்தாள் எவளோ முக்கியமா இருக்கு. ஆனா இதுவந்து ஆயிரம்தான் இருந்தாலும் தனியார் கம்பெனினு ஆகும்போது சில செய்திகள வந்து அப்டியே மாதிரிறாங்க. அப்டி பாக்கையிலதான் வேதனை அளிக்கிது. இன்னோ நிறைய முக்கியமான செய்திகள் நீங்க பாக்கலாம். ஆனா நியாபகத்துல இருக்குறது இந்தா ஒரு இருபத்தி ஒரு IPS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

யாருக்கும் தெரியக்கூடாது அந்தமாதிரி ஒரு நோக்கத்துல போடுறமாதிரி போட்ருப்பாங்க. தேவையில்லாம எதாவது ஒரு பெரிய அதிகாரிகளையோ, பெரிய பதவியில இருக்கவங்களையோ பெருமபடுத்துறமாதிரி ஒரு

ஒரு அதுவந்து ஒரு சின்ன news ஆ போடலாம். ஆனா அதவந்து அவங்க பெரிய news ஆ போட்ருப்பாங்க. எதாவது ஒரு முக்கியமான news நாட்டுல வந்து நடந்துருக்கும். இந்தமாதிரி இது எல்லாம் வந்து ஒரு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

அங்க, அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு அங்க, அங்க ஒரு இடத்துல தெரியனும்ன்றது மிக சுவாரசியமான விஷயம். அதுக்கு தான் இந்த செய்தித்தாள் வந்து முக்கியமா பயன்படுது. அன்றாட அங்க, அங்க என்ன நடந்துச்சு, நான் சென்னையில இருக்கேன் சென்னையில் ஆறு இடங்களில் இருந்து இன்று சிறப்பு bus கள் இன்று முதல் இயக்கம். நீ சொன்ன இல்லையா இன்னோ கிளம்பலையா அப்டினு ஆமா, ஆமா. அந்த news தான் அதுக்கு first சிறப்பு bus விட்ருக்காகன்றது

நடைபெறத கலெக்டர் ஆய்வு பண்ணிட்டு இருக்குறாரு. அப்ப அந்த பணியும் சிறப்பா தான் போயிட்டு இருக்கு. அப்டிங்கிற விஷயம்லாம் நமக்கு வந்து இந்த செய்தித்தாள பாத்தாதான் தெரியிது உம் ஆமா உண்ம தான். ஆஹ் செய்தித்தாள், இது news பாக்கும்போதுதான் நமக்கு வந்து நிறைய செய்திகள் வந்து தெரியவருது. அதுமட்டும் இல்லாம,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 அதுல இன்னொரு சுவாரசியமான செய்தி படிக்கிறேன், பாத்தேன். கேக்குறீயா? அந்த போடி தெரியுமா? ஆஹ் ஆமா, ஆமா. அந்த போடி பக்கத்துல அங்க அவளோ இப்போ குளிர்காலத்துல அந்த பணியால ஐஸ்கட்டியாவே ஒரு தண்ணியோட அந்த bottle வந்து ஐஸ்காட்டியாவே மாறிருச்சா. Interesting ஆ interesting ஆ இருக்குல இந்த செய்தி ஆமா இந்தமாதிரி interesting ஆவும் நறையா செய்திகள் இருக்குது. ஆனா புதிய கண்டு பிடிப்புகல்லால நறையா வந்து நம்ம அழிஞ்சு போறோம். அந்த news பாத்துருக்கிய? இப்போ வந்து அந்த மின்சாரத்துல, இந்த சூரிய ஒலியில இயங்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து ரோட்டுல போயிகிட்டே இருக்கும்போது தீப்பற்றி எரிஞ்சு முழுசா கரிஞ்ஜே போயிருச்சு. புதிய கண்டுபிடிப்பு இந்த காலத்துல உள்ள ஒரு புதிய விதமான கண்டுபிடிப்பு, ஒரு புதிய விதமான முயற்சி இந்த level ல போய் ஆகிருச்சு. பாத்தியா முன்னாடி உள்ள சைக்கிள நம்ம போயிட்டு இருக்கும்போது normal ஆ மோட்டார் சைக்கிள், bus ல எல்லாம் நம்ம போகும்போது அதெல்லாம் safe ஆ இருந்துச்சு. இப்ப பாரு உலகத்துல எவ்வளவோ மோட்டார் சைக்கிள் எல்லாம் புதுசு, புதுசா வர வர இப்ப வந்து போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்டுலையே அது எரிஞ்சு போயிருச்சு. அவரு எவளோ ரூபா குடுத்து இத வாங்கிருப்பாரு அது எல்லாமே waste ஆ போச்சு. இதெல்லாம் வந்து ஒரு வித்யாசமான ஒரு செய்தியா இருக்குல கேக்கும்போதே ஆஹ் உண்மதான். அதேமாதிரி கொஞ்சநாள் முன்னாடி ஒரு news ல பாத்தேன். ஒரு அம்மா வந்து bus ல அவங்களோட ஒரு அஞ்சு வயசு குழந்தையோ, என்னமோ மடியில வச்சு கூட்டி போயிருக்காங்க அப்போ ஜன்னல் ஓரமா அந்த அம்மா இருந்துருக்காங்க. எதோ கொஞ்சம் ஒரு bus வந்து திடீருனு போயிகிட்டே இருக்கும்போது, திடீருனு ஜன்னல் வழியா அந்த குழந்த வந்து கீழ விழுந்துச்சாம். ஆஹ் இது வந்து எப்படி நடந்துருக்கும் அப்டின்றது வந்து என்னால யோசிக்கவே முடியல. நான்லாம் நறையவாட்டி யோசிச்சு பாத்துட்டேன். யோசிச்சுப்பாரு அஞ்சு வயசு குழந்தை, ஒரு பெண் குழந்த அப்டினு சொல்லும்போது அதுவந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கும் எப்டினாலும்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 அந்த குழந்தை, அந்த ஜன்னல் வழியா வெளியில விழுறவரைக்கும் அந்த அம்மா பாத்துட்டு இருந்தாங்களா? அவளோ பெரிய குழந்தை ஜன்னல் வழியா எப்படி விழுந்துருக்கும்? விழுந்ததுல

யோசிக்க வைக்கிது. இது எப்படி நடந்துருக்கும்? இப்படியெல்லாம் நடக்க சாத்தியமோ, அப்டினு யோசிக்கவும் வைக்கிது அதே நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தை வந்து இறந்துபோயிருச்சு. அப்ப அந்த பெத்த மனசு வந்து எவளோ கஷ்டப்பட்டுருக்கும் இந்தமாதிரி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 ஆஹ் மோதிக்கிட்டு அதுலவந்து அந்த bike ல வந்து போனவங்க வந்து அந்த இடத்துலையே இறந்துபோய்ட்டாங்க. இடிச்ச அந்த இடத்துலையே இறந்துபோய்ட்டாங்க இந்தமாதிரி எல்லாம் News வருது. ஆஹ் கண்டிப்பா இதெல்லாம் கேக்கும்போது சில யோசிக்க வைக்கக்கூடிய செய்திகள் தான் இருக்கு. ஆமா, ஆமா. இந்தமாதிரி செய்திகள் வந்து daily யுமே வருது daily யுமே ஒரு செய்தியாது வந்து இந்தமாதிரிபட்ட செய்திகள் வந்து கண்டிப்பா இல்லாம ஒரு news னாலும் சரி, ஒரு ஆ ஒரு செய்தித்தாளும் சரி இருக்கவே செய்யவே செய்யாது.

இந்த மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வே இல்ல. இந்த இதுவந்து use பண்ணவே இல்ல, இதுவந்து உபயோகப்படுத்தப்படாத ஒரு இடத்துலதான் இருக்கு, இது ஒரு காட்டுப்பகுதியிலதான் இருக்கு. அதுனால மூட வேணாம் அப்டினு சொல்லிட்டு அத அப்டியே விட்டுட்டு போயிறாங்க. அப்போ என்னைக்கோ ஒரு நாலு அந்தமாதிரி பண்றது வரு, வருஷங்கள் தாண்டியும் அதுக்கு குலாடி வந்து எதோ குழந்தைகளோ, குழந்தைங்க மட்டும் இல்ல இந்த காட்டுப்பகுதியில இருக்கு அப்டினா, அந்த காட்டுப்பகுதியில சுத்தி திரியிற அந்த சின்ன, சின்ன மிருகங்கள் அதுக கூட இதுக்குள்ள விழுந்து இறந்துபோயிருது. மிருகங்களும் ஒரு உயிர்தானே.

இதுல எல்லாமே இந்த வந்து எவளோ தான் இப்ப செய்தித்தாள்ல வந்து எவ்வளவோ செய்தி வந்து இந்தமாதிரி வருது. திருப்பி, திருப்பி, திருப்பி வந்து நிறைய செய்தி வந்து இந்த ஆழ்துளை கிணறு எல்லாம் மூடி வைங்க. நறைய குழந்தைங்க உள்ள விழுந்துட்டாங்க அந்தமாதிரி வருது. ஒரு திரைபடங்கள் கூட எடுத்து ஒரு விழிப்புணர்வ ஏற்படுத்துறாங்க. ஆ அறம்னு ஒரு திரைப்படம் எடுத்துருந்தாங்கள அதுலயும் இந்தமாதிரி தான் வந்துச்சு. அதேமாதிரி இன்னொன்னு ஜி வி பிரகாஷ் அவங்க நடிச்ச ஒரு படம் அந்த அந்த படத்துலயும் வந்து இதே concept வந்து கொண்டு வந்து சொல்லிருந்தேன் நான். மத்தபடி எல்லாமே மக்கள் வந்து பாத்தாலுமே அவங்க வந்து என்ன சொல்றது அதுலவந்து விழிப்புணர்வா இருக்கமாட்றாங்க. எல்லாமே செய்தி அப்டிங்கிறமாதிரி நினைச்சு விற்றுறாங்க. எல்லாமே நம்ம வீட்டுல இருக்குறவங்களுக்கு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 ஆஹ் அது வந்து கண்டிப்பான உண்மை. அதும் இல்லாம சில செய்தி படிக்கையில அது மிகவும் ரொம்ப சுவாரசியமா இருக்கு. அப்ப மிருகங்கள் வாழுற இடத்துல நம்ம போய் வீட்டகட்டிட்டு, நம்ம போய் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அந்த மிருகங்கள் வரையில நம்ம போய் அத விரட்டுறது அது ஒரு நகைச்சுவையா இப்ப ஆகிப்போச்சு அது சரி இன்னைக்கு ஒரு செய்தி பாத்தேன். நான் சொல்றேன் கேளு. ஆஹ் தாழவாடி உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியலையே. ஆஹ் தாழவாடி வந்து ஒரு forest area தாழவாடி வனப்பகுதி எல்லாம் விஷசாயியின் கருப்பன் யானையை பிடிக்கும் பனி இன்று துவக்கம் அப்டினு போட்ருந்துச்சு. இதுல என்ன ஒரு நகைச்சுவைனா அந்த ஒரு யானைய பிடிக்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு கருப்பன் காட்டு யானைய பிடிக்க மூணு கும்கி யானையும், நூத்தி அம்பது அலுவலகர்களும் அங்க வந்துருக்காங்க உனக்கு புரியுதா? இதுல இன்னொரு நகைச்சுவை. ஒன்ன பிடிக்க மூணு யானைகள், மூணு யானை பாகன்கள், நூத்தி அம்பது அலுவலக அதிகாரிகள் இந்தமாதிரி தான் காலங்கள் வந்து மாறிருச்சு. அந்த மலைப்பகுதி, காடுப்பகுதிய வந்து நம்ம அழிச்சு நம்ம வீடு எல்லாம் கட்டி அதுல வந்து முள்வேலி போட்டு வச்சுருவாங்க அந்த யானை, இல்ல ஒரு மானோ, ஒரு கரடியோ வந்து அங்க இருந்து இறங்கி வந்து அதுக இடமா இருந்ததுதான அது எல்லாமே

அ வனப்பகுதியில இருந்து வந்து ஒரு மிலா, மிலா வந்து இறங்கி வந்துருச்சுனு. நான் எல்லாம் சின்ன வயசுல, எனக்கு மிலானா என்னது அப்டிங்கிறமாதிரி கூட தெரியல. அந்தமாதிரி அது காட்டுக்குலையே இருக்குற ஒரு உயிரினம் அது. எதாவது அந்த உயிரியல் பூங்கா, எங்கையாது போனா மட்டும்தான் இந்தமாதிரி பாக்கமுடியும்.

அ ஊருக்குள்ள வரவச்சுருக்காங்க. அந்த மிலா வந்து ஊருக்குள்ள வந்துருக்கு, அத பிடிச்சு காட்டுல விடுறதுக்காக அத விரட்டும்போது அதுவந்து ஒரு ஏறிக்குள்ள விழுந்துருச்சாம். அதுக்கப்பறமா எல்லாருமா சேந்து அந்த மிலாவ பிடிச்சு, வனப்பகுதியில கொண்டு விட்டாங்க அப்டிங்கிறமாதிரி news போட்ருந்தாங்க. நான் பாக்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுச்சு வேறமாதிரி ஆஹ் அது அந்தமாதிரி செய்தி எல்லாம் நமக்கு செய்தித்தாள படிக்கும்போதுதான தெரியிது. உனக்கு செய்திதாள் படிக்கிற பழக்கம் இருக்கா? எனக்கு செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போ ரொம்ப படிக்கமாட்டேன். இந்த வேலைக்கு போறதுனால சீக்கிரமா போனும் அப்டினு சொல்லி என்னைக்காது ஒரு நாள், ரெண்டு நாள் படிப்பேன். night மட்டும் daily யும் படிப்பேன். ஆஹ் அடுத்து இப்ப பாருங்களே இப்ப நான் ஒரு சுவாரசியமான விஷயம் சொல்றேன். இந்த கொடைக்கானல் இருக்குல்ல

அங்கவந்து நடுங்கவைக்கும் உறைபனி அடிக்கிதாம். நம்ம வந்து இப்ப இங்க வந்து இருக்குற climate கே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா கொடைக்கானல்ல பகல் நேரத்துல பதினஞ்சு டிகிரி முதல் பதினெட்டு டிகிரி வரை வெப்பநிலை இருக்காம். ஆனா இரவுல ஏழுல இருந்து பத்துக்கு கொறஞ்சுருதாம். அங்க இருக்குற புல்கூட அப்டியே வெளிநாடுகள்லாம் பனிபடர்ந்து ஐஸ்கட்டியா இருக்கும்ல, அந்தமாதிரி இருக்கு கொடைக்கானல் அப்ப பாரு இதுவந்து நம்மலாம் இப்டி பாத்துருக்கமாட்டோம். ஆனா இதெல்லாம் நமக்கு ஒரு சுவாரசியமான செய்தி தான். இதெல்லாம் செய்தித்தாள பாக்கையில மட்டும்தான் தெரியிது. ஆஹ் ஆனா உண்மதான். இப்போ இந்த வருசத்துல வந்து குளிர் வந்து ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. ஏன்னா நேத்தைக்கு என்னோட அ bike வந்து வெளியில நின்னுச்சு அ night full ஆவுமே. அப்ப நான் காலையில போய் அது பக்கத்துல போய் பாக்கும்போது அதுமேலையே பனிக்கட்டி வந்து குட்டி, குட்டியா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பனி பெய்யிது அதுமட்டும் இல்லாம இப்ப மார்கழி மாசம் வந்து முடியப்போகுது. முடியபோகுற time ல கூட அந்த பனி வந்து குறையல. குறையாம திருப்பியும் அதுவந்து என்ன சொல்றது குளிரான ஒரு வாரமாதா இதுவந்து இருக்குது. இந்த time ல வந்து பனி வந்து கொறையனும் தான? கண்டிப்பா, கண்டிப்பா கொறையனும் ஆனா கொரையிறமாதிரி இல்ல ஆமா, ஆமா இது இப்டியே தான் இருக்கும்போல. அதுலயும் இல்லாம இந்த குளிர் காலத்துல வந்து நறையா நோய்கள்லாம் வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கும், பெரிய ஆளுகளுக்கும் வந்து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

ஆமா நல்லா சூடு தண்ணி வச்சு குடி. சரியா, சரி உடம்ப பாத்துக்கோ அப்பறம் பேசலாம் நம்ம. ஆஹ் சரி bye. மலை மலை என்பது ஒரு குறித்த நிலப்பகுதியில் அதன் சுற்றுலாடத்துக்கே மேலே உயர்ந்து காணப்படும் ஒரு பெரிய நில வடிவம் ஆகும் இதற்கு ஒரு உச்சி இருக்கும் மலை குன்று ஆகிய சொற்கள் சில வேலைகளில் ஒன்றுக்கு ஒன்றாக மாற்றியதாக பயன்பட்டாலும் குன்று மலையை விட குறைவான உயரமும் உச்சி இல்லாமலும் சரிவு கொண்டதாகவும் இருக்கும். மலை தொடர்ச்சியான கல்வித்துறை மலையியல் எனப்படுகிறது வரியில் இலக்கணம் மலை என்பது எல்லாராலும் ஏற்றுக் கொள்ளப்படும் வரி இலக்கணம் எனவும் எதுவும் கிடையாது உயரம் கன அளவு புற வடிவம் சரிவு இடைவெளி தொடர்ச்சி என்பன மலை என்பதை வரையறுப்பதற்கான அடிப்படைகளாகவே கொல்லப்படுகிறனனர்.